அது போக இப்ப hotel room ல இருந்தே நீங்க order பண்ணலாமா ma'am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

உங்களுக்கு வந்து just information மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுத்தா போதும் ஆஹ் okay ma'am ok Okay ma'am வேற வேற எதாவது இப்ப வந்து room வந்து பெரிய room னா அதாவது king size bed அப்புறம் வந்து wardrobe எல்லாமே இருக்கும் உங்களோட இதெல்லாம் வைக்குறதுக்கு அப்புறம் iron iron பண்றதுக்கான facilities லாம் இருக்கும் ma'am

எல்லாம் இப்போ clean ஆ இருக்கும் அத நெனச்சி நீங்க feel பண்ண வேண்டாம் வேற வேற உங்களுக்கு அங்க entertainment பண்றதுக்கான எல்லா facilites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 ஆஹ் okay ma'am okay இப்ப உங்க hotel ல event லா நடத்துவாங்கலா ma'am

இப்ப உங்க hotel ல events லாம் நடத்துவாங்களா ma'am? ஆமா ma'am எங்க hotel ல வந்து event லா நடத்துவாங்க அப்புறம் வெளிய garden ல வந்து சிலவுங்க party இது birthday party இது engagement இந்த மாதிரி இதெல்லாம் நடத்திருக்காங்க ma'am

அதெல்லாம் நீங்களே arrange பண்ணுவீங்களா இல்ல வெளில இருந்து room மட்டும் தான் நீங்க இல்ல ma'am அவங்க just எங்கள்ட்ட வந்து dates உம் இதுவும் fix பண்ணிட்டா போதும் நாங்க எல்லா arrangement

First நீங்க வந்து check in பண்ணிட்டு first day வருவிங்கள்ள அப்ப வந்து breakfast, dinner வந்து free ma'am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

ஆஹ் வேற எதாவது doubt இருக்கா ma'am இப்ப room எல்லாம் clean ஆ இருக்குமா maa'm?

Room clean ஆ இருக்கும் maa'm உங்களுக்கு அந்த மாதிரி எதாது அஹ் இதாகல அஹ் comfortable லா இல்ல அப்படினா just நீங்க inform பண்ணிட்டா போதும் எங்களோட room boy வந்து clea~ service நல்லா பண்ணிருவாங்க Okay ma'am இப்போ நீங்க hotel ல பொறுத்த வரைக்கும் உங்க கிட்ட ஒரு key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

Hello ma'am இப்ப உங்க hotel ல பொருத்த வரைக்கும் உங்க கிட்ட ஒரு key இருக்கும் எங்க கிட்ட ஒரு key அப்படிதான ma'am?

இப்ப நாங்க ஒரு வேல வெளிய போயிருக்கும் போது room clean பண்ணுவாங்களா ma'am? நீங்க இல்லாத time ல நாங்க room வந்து இது பண்ண மாட்டோம் ma'am open பண்ண மாட்டோம்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

இப்ப நீங்க அந்த time ஆ நீங்க clean பண்ணுவீங்க hello

இல்ல ma'am அந்த time உம் நீங்க clean பண்ணுவீங்க

Some காலைல clean பண்ணிட்டாங்க night வந்ததுக்கு அப்புறோம்னா அவங்க freshup ஆயிட்டு dinner முடிச்சுட்டு படுக்க போற time வந்து அவங்கள்ட்ட permission கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட room வந்து room service Room boy வந்து clean பண்ணி கொடுப்பாங்க ma'am சிலவுங்க room லேயே food எல்லாம் எடுத்துப்பாங்க அவங்களோட food எல்லாம் இது பண்ணி இங்க clean பண்ணிட்டு அதுக்கு அப்றோ வந்து வருவாங்க

இல்ல ma'am நீங்க full ஆ pay பண்ணி எங்களுக்கு full ஆ நீங்க pay பண்ணிருப்பீங்கள ma'am pay பண்ணிட்டுதான நீங்க இது பண்ணுவீங்க அதுனாலதான் சொல்றேன் one day வந்து நீங்க வெளில stay பண்ணா அது உங்களுக்கு தான ma'am இது

நாங்க check out பண்றோம் அப்படினா நாங்க எப்படி ma'am காசு return அனுப்பு பாதி காசு return தருவிங்களா இல்லையா? நீங்க அது அது manager கிட்டதா ma'am பேசணும் அந்த இதெல்லாம் ஏன்னா some reason எதாவது இருந்தனா அவங்க வந்து உங்களுக்கு amount return பண்ணிருவாங்க Ma'am அத நெனச்சி நீங்க worry பண்ணிக்காதீங்க. சிலவுங்களுக்கு urgent ஆ ஊருக்கு போயே ஆகணும் எங்களுக்கு இன்னைக்கு check out பண்ணணும் அப்படினா அவங்களே அந்த room check out பண்ணிடுவாங்க

ஹம் கண்டிப்பா ma'am கண்டிப்பா நாங்க உங்களோட amount எல்லாமே இது பண்ணி கொடுத்துடுவோம் இப்ப நீங்க அஹ் five days book பண்ணி three days தான் இருந்தீங்கனா two days குள்ள amount உங்களுக்கு நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம்

Okay ma'am நீங்க எங்க இருந்து வரிங்க

ஆஹ் okay ma'am okay அஹ் okay ma'am நீங்க வரும்போது உங்களோட proof லாம் கொண்டு வாங்க okay வா உங்களோட aadhar அப்புறம் வந்து aadhar வேணும் aadhar மட்டும் போதும் ma'am ஆமா ma'am அது எல்லாருக்கும் நாங்க வந்து proof வாங்கிட்டு தான் இது பண்ணுவோம். நீங்க ரெண்டு family வரிங்க ரெண்டு aadhar எங்களுக்கு வேணும் ரெண்டு proof வேணும் ஒரே fa~ proof ல வந்து ரெண்டு book நாங்க room book பண்ண மாட்டோம்

ஆஹ் தனி தனியாதா வரும் ma'am ஒரு room வந்த AC room வந்து ஒரு நாள் ரெண்டு வந்து thousand five hundred ma'am

இது வந்து food food ல்லாமே நா சொல்ற அதா நீங்க breakfast, dinner மட்டும்தானே கேட்டிங்க ma'am

ஆஹ் இது வந்து நா ரெண்டும் இது பண்ணி சொன்னது ma'am ரெண்டும் இல்லாம சொன்னது breakfast, dinner வோடி சேர்த்துனா two thousand Okay ma'am இப்ப நாங்க எதாவது swimming pool

இப்ப நீங்க சொன்னீங்கள ma'am swimming pool லா இருக்கும் அப்படின்னே அத அதா use பண்ணிங்கனா எல்லாம் எல்லாம் சேர்த்தே இதுல வந்துடும் ma'am swimming pool, spa use பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து workout area இருக்கு குழந்தைகளுக்கு play station இருக்கு அஹ் எல்லாமே இருக்கு ma'am

Ten days க்கு கேக்குறீங்களா? fifty thousand பதினஞ்சாயிரபம் வரும் ma'am ஆஹ் okay ma'am ரெண்டு room ரெண்டு room க்கும் சேர்த்துதானா ma'am

Okay ma'am okay ma'am அந்த இதுல அது spa, gym அதுலா cut பண்ணா குறையுமா ma'am இல்ல அதுலா அது இதே rate தானா ma'am? எங்களுக்கு கொழந்தைகளுக்குள்ள play station அந்த இதலா cut பண்ணா நாங்க play station எதும் சேர்க்க மாட்டோம் ma'am கொழந்தைகளுக்குள்ளத இதுல add பண்ண மாட்டோம் அவங்களுக்கு அந்த இது add ஆகாது ma'am Okay ma'am okay இப்ப எனக்கு எங்களுக்கு gym அப்புறம் spa இது எல்லாம் வேண்டாம் ma'am இது எல்லாம் தவிர எனக்கு அஹ் காசு கம்மி பண்ணுவிங்களா இல்ல இதே rate க்கு தானா இதே rate தா ma'am Okay ma'am okay Okay ma'am okay இப்ப நாங்க அங்க வந்த morning கே நீங்க one morning கே நீங்க வந்துருலாங்களா

பண்ணிட்டு வாங்க okay வா உங்க name என்ன ma'am

ஆமா ma'am ஆமா .

சோபியா எந்த எடம்

கோயமுத்தூர் address சொல்லுங்க ma'am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 Okay ma'am பிள்ளையா~ ரெண்டு பை ரெண்~ நாலு

ஆஹ் okay ma'am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

Ma'am சோபியா two not three

Okay ma'am நா registration பண்~ book பண்ணிட்ட ma'am

நீங்க வருறதுக்கு ஒரு நாளை முன்ன just call பண்ணிருங்க

ஆஹ் tha~ okay ma'am thank you

இது அந்த ortho ஆஹ் ஆர்த்தோ ட்ரெடிஷனல் மெடிசின் சென்டர் தானே ma'am ஆமா ma'am சொல்லுங்க ma'am என்ன help வேணும்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

அப்ப அந்த புதுசா book வந்து எதைப்பத்தி நான் எழுத போறேன்னா full ஆவே நான் வந்து ஆஹ் இந்த natural medicine வந்து traditional traditional அதாவது வந்து traditional ஆ நம்ம இப்படியெல்லாம் நம்மளோட உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் எது எது மூலிகையில என்னென்ன நற்குணங்கள்லாம் இருக்கு இதைப் பத்தினது எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியாது so உங்களோட இந்த center பத்தி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் போன நிறைய பேர் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க so நீங்க வந்து எல்லாமே நல்லா பண்ணுவீங்க உங்களோட service லாம் ரொம்பவே நல்லாருக்கும்னு சொன்னாங்க so அதனாலதான் நான் வந்து இப்ப உங்களை contact பண்ணியிருக்கேன் ma'am so எனக்கு வந்து அந்த

நற்குணங்கள் அதனால என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்குன்றதை எனக்கு சொல்றீங்களா ma'am எனக்கு அப்போ என்னோட book எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் ma'am

என்னன்னா நாங்க நம்ம normal லா use பண்ணுவோம்ல ma'am கொத்தமல்லி, துளசி aloe vera இதுல இருந்து தான் நாங்க medicine ஏ தயாரிக்கிறோம் ma'am அதனால எல்லாத்துக்~ எதுக்குமே side effects வர்றாது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒத்துப்போகும் நிறைய பேருக்கு side effects லாம் வரும் but இந்த இந்த இதை பொறுத்தவரைக்கும் எதுவும் யாருக்குமே சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லைனா அஹ் பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி யாருக்குமே side effect எதுவுமே வராது ஏன்னா நம்ம அன்றாடம் வாழ்வியல்ல use பண்றதை வச்சுதான் நம்ம நாங்க medicine தயாரிக்கிறோம் okay வா

okay இப்ப நாங்க என்ன எது எதெல்லாம் use அது எதுக்கெல்லாம் பயன் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்றேன் okay வா நாங்க நாங்க துளசி use பண்றோம் ma'am துளசி துளசியை பொறுத்தவரைக்கும் இப்ப யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ma'am ஏன்னா துளசி முன்னாடி உள்ள காலத்துல என்ன செய்வாங்க சும்மா பச்சையாவே பறிச்சு சாப்பிடுவாங்க

பிறகு காது வலி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சிறந்ததா இருக்கும் ma'am

அஹ் so இந்த துளசி பத்தி யாருக்குமே தெரியமாட்டேங்குது ma'am இப்ப எல்லாம் இந்த இப்ப எல்லாம் இந்த துளசி என்றது சும்மா ஒரு ஆஹ் வளர்ப்பு செடியா மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர வேற அஹ் மருத்துவ குணம் மிக்கதா அப்படினு பாக்கவே மாட்டேங்குறாங்க so நாங்க அதுக்காக main ஆ first உ நாங்க re~ reference கொடுத்தது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 சிறந்த மருந்தாக அது use ஆகுது ma'am அதை நம்ம அதோட இலையை சாப்பிட்டாலும் சரி இல்ல அதை அரைச்சு குடிச்சாக்கூட ரொம்ப நல்லது ma'am அதைக்கூட நாங்க வறுத்து மாதிரி எல்லாருமே அந்த அரைச்சு வெக்கிற வில்வ இலையை சாப்பிட ரொம்ப வருத்தப்படுறாங்க so நாங்க அதை tablet

ஓழுங்க கேக்க மாட்டேங்கிது ma'am நீங்க பேசுறது ஆஹ் okay ma'am அடுத்தது அருகம்புல்னு நீங்க கேள்விப்பட்டு இருப்பிங்க ma'am கண்டிப்பா அதுவும் எல்லா எல்லா நோய்க்கும் சிறந்த~ சிறந்தது ma'am ஏன்னா அதை வெச்சி நிறைய பேரு முன்னாடி காலத்துல இதை சாப்பிடாம இந்த அஹ் என்ன சொல்றது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இதை ஒரு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 அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ma'am அடுத்தது அது அது அந்த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

அடுத்தது கல்யாண முருங்கைன்னு ஒரு முருங்கை இருக்கும் அதை முள் முருங்கைன்னே சொல்லுவாங்க நீங்க அதை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்ல ஆஹ் அதுனா பித்தம்ன்னு சொல்லுவாங்கல்ல நெறையபேர்

நீக்குமாம் ma'am நீக்கும் ma'am அதுக்குப்பிறகு முடி நரைப்பு நிறைய நிறைய பேருக்கு வெள்ளை color ல சின்ன வயசுலயே வெள்ளை color ல ஆகுமில்ல ma'am அதெல்லாம் குறைய குறைக்கிறதுக்கு

முன்னாடி காலத்துல இப்ப யாருமே இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஆஹ் கூட்டு வச்சு கூட சாப்பிட மாட்டேங்குறாங்க ma'am அதனால நாங்க இதுல இதை medicine ஆ தயா~ தயாரிச்சிருக்கோம் ma'am

அடுத்தது கொத்தமல்லி இருக்குல்ல ma'am நம்ம us~ normal லா குழம்புக்கு எல்லாம் use பண்ற கொத்தமல்லி இருக்குல்ல ma'am அது என்னன்னா அது நல்லா பசியே கொடுக்கும் ma'am அது பித்தத்தையும் குறைக்கும் ஆனா நீங்க அதைக்கூட யாருமே தெரியாமதான் இப்ப அது ஒரு மணத்துக்காக போடுறோம் அந்த மாதிரி சொல்லிதான் நம்ம குழம்புக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அது வாதம் தலை~ நரம்பு தளர்ச்சி இது எல்லாத்தையுமே இது குறைக்கும் கல்ல~ கல்லடைப்பு அது எல்லாத்தையுமே குறைச்சிரும் okay வா ma'am

ஆஹ் பித்தத்தை பித்தத்தை குறைக்கிறது இது எல்லாத்துக்குமே இது கருவேப்பிலை ரொம்ப இதா இருக்கும் ma'am அதுக்குப் பிறகு ஆஹ் நீங்க கரு நீங்க கருவேப்பிலையை அரைச்சு தலையிலே போட்டீங்க இல்லைன்னா அப்படின்னா நீங்க direct ஆவே குளிச்சீங்க அப்படின்னா உங்க முடியை ரொம்ப கருப்பாக்கும் okay வா ma'am

நெறைய பேருக்கு shining ஆ கருப்பா முடி வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலை ஒரு best ஆன இருக்கும் ma'am

அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா புதினா ma'am

அடுத்து ஒரு புதினா இருக்கு ma'am புதினாவை பொறுத்தவரைக்கும் சிறுநீர~ சிறுநீரக பிரச்சனை ஜீரண பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல ma'am பசி பசிக்காம இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு எதாச்சும் சாப்பிட்டா கூட ஆஹ் ரொம்ப ஜீரண சக்தி குறைவா இருக்கும்னு சொல்வாங்கல்ல ma'am அதுக்கெல்லாம் இதை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை பச்சையா கொடுத்தாலும் சரி இல்லை நீங்க அரைச்சு அது ரொம்ப நல்லது ma'am அதனால நாங்க இப்போ ஆஹ் medicine ஆவே அதையும் தயாரிக்கிறோம் ma'am இதனால side effects எதுவுமே வராது ma'am

இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அஹ் ஆஹ் இது நார்ச் சத்து, உலோகங்கள் இருக்கு carbohydrates கொழுப்பு நீர்ச்சத்து அது அஹ் phosphorus, calcium அஹ் இரும்பு சத்து vitaminA eclodine ac~acid எல்லாமே இருக்கு okay வா ma'am அதுனால உங்களுக்கு நல்லா பசிய தூண்டும் உம் okay ma'am

அடுத்தது அது கற்பூரவள்ளி ஓ~ ஓமவல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ma'am நீங்க நம்ம எப்படியும் school time ல அந்த ஓமவல்லி வச்சி practical எல்லாம் நடத்திருப்பாங்க

அது அது ரொம்ப இருமலுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த மருந்தாக முன்னாடியெல்லாம் இருந்திருக்கு ma'am முன்னாடி எல்லாம் முன்னாடி காலத்துல எல்லாம் நமக்கு hospital அந்த மாதிரி ஒரு வசதியே இல்லை மக்கள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வெச்சுதான் இதெல்லாம் நிறைய அஹ் அந்த கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கிறது அரைச்சு குடிச்சது அந்த மாதிரி பண்ணி பண்ணிதான் இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் ஆஹ் குறைச்சிருக்காங்க இதை எப்படி அப்படின்னா அஞ்சு இலையை பறிச்~ அஞ்சு இலையை அப்படியே சாப்பிடாதீங்க அப்படியே முழுசா அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா மூக்கடைப்பு தொண்டை தொண்டை வறட்சி இருமல் அது எல்லாமே போயிருமா okay வா ma'am போயிரும் okay வா ma'am அடுத்தது வல்லாரை கீரையை கேள்விபட்டுருக்கீங்களா ma'am ஆமா ma'am வல்லாரைக்கீரையை கேள்விப்பட்டிருக்கேன் ma'am ஆஹ் அது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல மருந்து ma'am இது என்னன்னா ஆஹ் எல்லா நோயும் நீக்கும் main ஆ எதுக்கு எது main பயன்படுது அப்படின்னா மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் ulcer அஹ் தொழுநோய், யானைக்கால் அதுக்கப்புறம் ஆஹ் நரம்புத்தளர்ச்சி, ஞாபக சக்தி இது~ இதுக்கெல்லாமே ஆஹ் இது ரொம்ப நல்லாதான் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்லி கேள்விப்பட்ட வல்லாரைக் கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஹ் ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதான் ma'am இந்தக் கீரை சா~ கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆஹ் ஞாபக சக்தி இருக்கும்

உம் okay ma'am அடுத்தது தூதுவளை இருக்குல்ல ma'am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

okay ma'am okay ma'am okay தூதுவளை இருக்குல்ல ma'am அது அதுவும் ரொம்ப best ஆன மருந்து ma'am நரம்புத்தளர்ச்சி அதுக்கு அப்புறம் மார்பு சளி அதுக்கு அப்புறம் அதுக்குப் பிறகு தோல் நோய் அப்படிலாம் இருக்குல்ல ma'am இதுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப best ஆன medicine ஆ use ஆ best ஆன use ஆகிட்டு இருந்திருக்கு ma'am போன போன முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் இப்ப யாருமே அத கண்டுக்கறது இல்லை இப்ப யாருமே அந்த தூதுவளையை வளர்க்கறது இல்ல யாரும் maintain பண்றதும் இல்ல ma'am வளர்த்தா கூட அத maintain பண்ண மாட்டாங்குறாங்க அதை சாப்பிட மாட்டேங்குறாங்க இப்ப அது அது குழந்தையா இருக்கும்போது அது அது மூளைவளர்ச்சிக்கு அப்புறம் ஞாபகம் சக்திக்கு ரொம்ப ஆஹ் useful லா இருந்துருக்கும் இப்போ நீங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அஹ் மூளை வளர்ச்சி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமாம் ma'am

அது என்னன்னா ஒரு அஹ் ஒரு மணி நேரத்துக்கு பத்து இலை சாப்பிட்டாலே போதும் ma'am அது உடல் இளைப்பு எல்லாத்தையுமே அது ரொம்ப நல்லதா maintain பண்ணும் ma'am நீங்க ஞாபகசக்தி எல்லாத்தையுமே அது ரொம்ப அஹ் அதிகமாக்குமாம் ma'am